ஒரு ஸ்டெப்ஸ்ல நடந்து போற மாதிரி நறைய டைல்ஸ் மாதிரி நெறைய விட்டிருக்காங்க ரெட் அண்ட் வைட்ல இருக்கு.

பில்டிங் பாத்திங்கன்னா ரெண்டு விண்டோஸ் இருக்கு அது ரெண்டு ஓபன்ல இருக்கு முன்னாடி ரெண்டு டோர் ஓபன்ல இருக்கு.

கிரே பெய்ன்ட்டு அப்ரோ அந்த ஸ்ப்ரேலா வெச்சிருக்காங்க.

பில்டிங்க்கு கீழ அண்டர் கிரவுண்ட்ல சைடுல மூணு நாலு பில்லர்ஸ் ஊனி இருக்காங்க.

பக்கத்துல பாத்தீங்கன்னா நெறைய ஸ்டுல் மாறி இருக்கு உட்காரத்துக்கு.

அப்றோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கனா ஃபிளவர்ஸ்ஸ அந்த இது வெச்சுருக்காங்க ஃபிளவர்ஸ் லைனா .

சைடுல எல்லா நா செட்டு மாரி போட்டுருக்காங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு செட்டு விட் செட்டு மாரி போட்டு மேல வீடு இருக்கு மாடி மாரி.

பின்னாடி பாத்தீங்னா ஒரு பில்டிங் இருக்கு.

சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டி_வி இருக்கு.

சைடுல பாத்தீங்ன்னா ஜெராக்ஸ் மிஷின் மாரி இருக்கு.

அப்புற இதுல பாத்திங்கன்னா எல்லா சுச் பாக்ஸ்லா நறைய இருக்கு.

அந்த டேபிளுக்கு மேலயே நிறைய திங்ஸ் எல்லா வெச்சிருக்காங்க.

சைடுல பாத்தீங்ன்னா டஸ்ட்பின் ரெண்டு வெச்சுருக்காங்க ப்ளூ கலர்ல ஒரு டப்பா மாரி வெச்சுருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டேபிள் மாரி வெச்சு உள்ள ஸ்னாக்ஸ் வெச்சுருக்காங்க.

கீழ ராக்லாம் அடுக்கி இருக்காங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு.